இந்த திரைப்படம் வந்த படப்பிடிப்பு இருக்கு அதுக்கு வந்து வரேன் நண்பா நீங்க free யா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு அதுக்கு அப்புறம் நானும் இப்ப வெளியூர்ல வந்து இருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு சகோதரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அவரும் கடைசியா

இந்த மாதிரி திரைப்படம் நடிச்சிருக்காரு அவரு ம்ம் அந்த திரைப்படத்திலையுமே ரொம்ப அருமையா வந்து நட்டுச்சிருக்காரு அவரும் நடிச்சிருக்காரு செம்மீன் என்ற ஒரு திரைப்படத்துல அப்ப ராட்சசன் திரைப்படம் பார்த்துட்டு நாங்க யாருமே நம்பல அவரும் சொன்னாரு நாங்க தான்யா ராட்சசன்ல நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கேன்னு சொல்லும்போது நாங்க எதுலையுமே நம்பவே இல்லை ஏன் சொல்றீங்க ஏதோ ஒன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே கிண்டல் அடிச்சிட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து கடைசியா வந்து எங்க எல்லாத்தையுமே ஒரு இதுக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க அவரோட வெற்றி விழாவுக்கு வந்து எங்களோட அலுவலகத்தில் பணியாற்றின எல்லாமே நாங்க எல்லாமே போயிருந்தோம் அப்ப அத வச்சிதான் எங்க எல்லாத்துக்குமே தெரியும் அப்ப okay அவரும் ஒரு ராட்சசன் திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காருங்க அப்டின்னு சொல்லிட்டு அந்த வெற்றி விழா அப்பதான் தெரிஞ்சி அதுக்கப்புறம் பாராட்டு விழாவெல்லாம் நடத்துனாங்க

காலையில மூணு மணிக்கு எந்திரிச்சு அதுக்கப்புறம் அந்த ஓப்பனை எல்லாம் பாத்திங்கனா மூன்றரைக்கு ஆரம்பிக்குங்க மூன்ரைக்கு ஆரம்பிச்சி காலையில ஏழு மணி வரைக்கும் ஒப்பனை வந்து போட்டுட்டு இருப்பாங்களா விடிய காலைல மூனு மணிக்கு அப்புறம் தான் அவர் வந்து படபிடிப்பு தளத்துக்கே வந்து போயிருக்கரதா வந்து அவரு வந்து சொல்லிருக்குறாரு அந்த

யாசர் அவருடைய பேரு அது வந்து அந்த முகபாவனை வந்து அந்த ஓப்பனை வந்து போடும் போது எதுமே சாப்பிட கூடாதாமா மீறி மீறி எதாவது சாப்டாங்கனா அந்த ஒப்பனை வந்து அப்டியே தனியா வந்து கழண்டுட்டு வந்துடும்மா முகத்துல இருந்து

இந்த அளவுக்கு வந்து ரொம்ப விருப்பப்பட்ட அந்த திரைப்படத்துல வந்து எல்லாமே பயங்கரமா நடித்திருப்பாங்க அந்த ராட்சசன் திரைப்படம் அந்த படமும் ஏன்னா அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு ரொம்ப ஒரு மிரட்சியா தான் இருந்தது எனக்குமே உம் இப்படி எல்லாம்மா திரைப்படம் வந்து எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரண்டு போய்ட்டோம் எல்லாமே உம் எனக்கும் மிகவும் ரொம்ப பிடிக்கும் அதுல கண்ணம்மா கண்வழி அப்டின்னு ஒரு பாடல் இருக்கும் புடிக்குமா உங்களுக்கு? உம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த படம் பிடிக்கும். அதுல, அந்த இசை பாத்தீங்களா? அந்த அப்படியே மெரட்டலான ஒரு இசை ஒன்னு இருக்கும். அந்த இசை நா இப்போ உள்ள video க்கள்ள அதுல அந்த ஹம்

ஆங்கிலோ இந்தியன் இசைக்கு பேரு வந்து அது வந்து அந்த படத்துக்குனே வேற எதுலயுமே காப்பி இல்லாம அப்படியே அவரா சொந்தமாக உருவாக்கின இசை தான் இப்ப first time எல்லாம் பாத்திங்கனா எல்லாமே புதுசு புதுசா திரைப்படங்கள்ல இருந்து எல்லாம் ஒன்றை ஒன்று எடுத்து எடுத்து தான் போட்டுதான் பண்ணுவாங்க எல்லாமே பாத்திங்கனா அப்படியே இது இல்லாம நல்லா ரொம்ப தெளிவா அருமையா வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க இதுல உம் அதுல வரும் இந்த பாட்டுல பாத்திங்கனா அந்தப் படம் நிறைய வரவேற்பையும் பெற்றுச்சு மக்களிடத்துல இல்ல முத முதயா இப்படி ஒரு திரைப்படம் வந்து தமிழ்ல வந்ததே இல்லல்ல

அடுத்தது என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு கட்டத்திலேயே வந்து நம்மள பரபரப்பாக வச்சிருப்பாங்க அந்த படத்துல அதுவும் நம்ம சொந்த ஊர்ல எடுத்த படம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னமும் பெருமையா இருந்தது அந்த கொடை

அதனால ரொம்ப பெருமபட்டேன் திரைப்படம் எல்லாம் ரொம்ப புடிக்கும் எனக்கு நம்ம கொடைக்கானல்ல எடுத்த படங்கள்ளா எல்லாம் ஒரு படம் வந்தது நடிகர் ஜீவா

அந்த காட்சி மாறி இருக்கற

உங்களுக்கு புடிக்குமா இது என்னோட பள்ளி பருவம் மட்டும் அந்த படம்பிடிப்பு அங்கு நடந்தது

ஆராரிராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்று சொல்லி ஒரு பாடல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதிகமா அதுல ஒன்னு வந்து வரும் வேர்கள் இல்லாத உண்டா இருக்கா அ ஞாபகம் இருக்கு இருக்கு பந்தங்கள் எல்லாம்

ஆமா அது ஜிவாவோட முதல் படம்னு நினைக்கிறேன் ஜீவா நடிச்ச முதல் படம் வந்து ஆசை ஆசையாய் அப்படினு ஒரு திரைப்படம்

அதுக்கப்புறம் இரண்டாவது திரைப்படம் வந்து தித்திக்குதே அப்படி என்று சொல்லி ஒரு திரைப்படம் இருக்கும் தித்திக்குதே அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு கேட்டு இருக்கீங்களா?

அதுதான் அவரோட இரண்டாவது படம் இந்த ஆசை ஆசையாய் படத்துல கூட ஒரு நல்ல ஒரு பாட்டு ஒன்னு இருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான பாடல் ஆனா இப்ப எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஆசை ஆசையாய் திரைப்படமே நல்லா இருக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு கதைதான் ஆசை ஆசையாய் திரைப்படமும், அதே மாதிரி தித்திக்குதே படமும் நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் கடைசியா, இந்த

ஆ அந்தப் படம் நீங்க பாத்திருக்கீங்களா?

நல்லா இருக்கும் ஆனா அந்த அந்த படத்த வச்சி தான் வட மாநிலங்கள் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குமோனு எனக்கு ஒரு எனக்குள்ளேயே ஒரு

பத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பீகார் ஒரிசா அந்த மாதிரி மாநிலங்கள் தான் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு ஏன் அப்படினு பார்த்தீங்கனா அங்க இருக்கிற கரங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க ஏரியன் மக்கள் வந்து உணவே இல்லன்ற ஒரு விஷயம் இருக்கும் பொது அவங்க உணவு பசிக்காக எதிர்த்து நோக்கி போவாங்க. அவங்களுக்கு கடைசியில் இருக்கிற அந்த ஒரே ஒரு தொழில்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் தொழில் ஒன்னு மட்டும் தான் அவங்களுக்கு கடைசி வியாபாரமா வந்து இருந்துபோயிடுது.

ம்ம் okay மேரி ரொம்ப நன்றி உங்களுக்கு இவ்வளவு நேரம் என்னோட பேசிட்டு இருந்ததுக்கு நான் அப்புறமா பேசிட்டு வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி

உடம்புடன் வெள்ளை அழகிகள் கண்களில் மட்டும் குளிர் கண்ணாடி அணிந்து உடம்பு முழுவதும் ஆடையற்ற நிலையில் சிலர் மல்லாந்திருந்தார்கள் பலர் கவிழ்ந்திருந்தார்கள் மேலும் சிலர் பக்கவாட்டில் திரும்பி காதலனை படர துவங்கி இருந்தார்கள் அவர் பார்த்துக் கொண்டிருக்கும்போதே கதவை சாத்திவிட்டு அவர் திரும்பி முறைத்ததும் சிரித்தாள் அதன் sir இப்பவே நிறைய பார்த்து அலுத்து போனாள் அப்போ இரவு கன்னி பூஜையின் போது சுவாரஸ்யம் மிகக் குறையும் கதவைத் திறந்து எட்டிப் பார்த்த ஆளைப் பார்த்ததும் சிரிப்பு வந்தது வசந்திக்கு குள்ளமாக தொப்பையுடன் இருந்தான் அவனின் பாதி உயரத்திற்கு தலை மேல் வெள்ளைத் தொப்பி மீது மேலே பூத்திருந்தது இ இசை வைத்திருந்தான் வெறும் பார்வைக்கே சமையல்காரன் என்பது புரிந்தது மதிப்புக்குரிய விருந்தினரே நீங்களும் உங்கள் ஆட்களும் எத்தனை பிரிஞ்சு அறிந்து வர உத்தரவாகி இருக்கிறது ஏன் அதிகப்படியான சமையல் செய்வதற்கு இங்கே தேவைக்கு ஏற்ப தான் சமைப்பது வழக்கம் என்னோடு சேர்ந்து மூன்று பேர் என்று அவர் சொன்ன அவசரமாக திருத்தினால் வசந்தி இல்ல அஞ்சு பேரு நானும் என் காதலனும் கோபமாக முறைத்தான் அந்த சமையல் ஆள் பெண்ணே உனக்கும் உன் காதலனுக்கும் உணவு கூடத்தில் மற்ற சீடர்களோடு சாப்பாடு இருக்குமே அப்புறம் ஏன் இவர்களோடவோ கேட்கிறாய் அவள் என்று விழிக்கவே பேசாமல் போய்விட்டான் யார் அது உன் காதலன் எதற்காக பொய் சொன்ன அந்த ராமஜெயத்தின் முகத்தில் கலவரம் வந்தது இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறீர்கள் இன்னும் ஒரு ஆள் கூட இருக்கிறான் அவனைப் பற்றி கவலை இல்லை முழுசாக அவித்த மசாலா கோழியை திருடிப்போய் தின்பான் சாமர்த்தியசாலி அவளுடைய அந்த அலட்சியம் எவ்வளவு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடப்போகிறது என்பது பாவம் அவனுக்கு அப்போது தெரியாது சாப்பாடு நேரத்தில் பெரிய வெள்ளி தாம்பாளத்தில் சாப்பாடு வகைகளை அடுக்கி கொண்டு வந்து வைத்து விட்டு போனான் அங்கு குள்ளமான சமையலால் உங்கள் காவலாட்களுக்கு சாப்பாடு போய்விட்டது எனக்கு உணவு கூடத்தில் அம்மா காத்திருக்கிறார் பிரார்த்தனை முடியும் முன் வந்தால்தான் சாப்பாடு வா சீக்கிரம் அவன் போனதும் கதவைத் திறந்து அவள் எட்டிப் பார்த்தபோது அங்கே சசி இருந்தான் சீக்கிரம் வா தாமதமாகப் போனால் உணவுக் கூடத்தில் சாப்பாடு கிடைக்காதாம் ராபர்ட் அவனைப் பற்றி கவலையே படாத இந்நேரம் முழுசாக கோழியை துவம்சம் பண்ணிக் கொண்டிருப்பான் சரி சரி வா சிரித்துக் கொண்டே உணவு கூடத்துக்குள் போனவர்கள் நின்றார்கள் சாப்பிடத் துவங்கியிருந்த மற்றவர்கள் வியப்பாக இவர்களை திரும்பிப் பார்த்தார்கள் கண்களாலேயே மேசை வரிசையை சுடாவினார்கள் அதிகப்படியான தட்டு எதுவும் இல்லை யார் நீங்கள் அந்நியர்களே என்று குரல் வரவே திரும்பிப் பார்த்தார்கள் தேடான பகுதியில் தங்க வேசியில் தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த வீரலட்சுமியின் பார்வையே சுட்டது கொஞ்சம் வெல வெளுத்துதான் போனார்கள் இங்கே எல்லாமே கண்காணிக்கப்படும் எல்லாரும் கவனிக்கப்படுவார்கள் என்னோடு சேர்த்து மொத்தம் ஆயிரம் பேருக்கு தட்டு வைக்கப்படும் சமீபத்தில் இரண்டு பேர் குறைந்ததினால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தட்டுகளே வைக்கப்பட்டன இப்போது வந்து நின்று நீங்கள் இரண்டு பேரும் அந்நியர்கள் என்று அடையாளம் காட்டி விட்டீர்கள் கொஞ்சமாக மூச்சு திணறினார்கள் சசியும் வசந்தியும் இப்போது சொல்லுங்கள் உண்மை உண்மையை யார் நீங்கள் திரு ராமஜெயத்தின் கூட வந்த விருந்தினர்கள் தேவையானால் அவரை கூப்பிட்டு விசாரியுங்கள் என்ற வசந்தியின் துணிச்சலுக்கு சசி மிகவும் வியந்தான் அழைத்து வர ஆள் போன பத்தாவது நிமிடமே பாதி சாப்பாட்டில் ஓடி வந்தார் ராமஜெயம் வீடுகளில் சோற்றுப் பருக்கைகளும் முழங்கை வரை மோரும் படர்ந்திருந்தன ராமஜெயம் நாங்கள் உங்களோடு வந்த விருந்தாளிகள்ன்னா நம்ப மறுக்கிறாங்க நீங்களே சொல்லுங்களேன் என்ற வசந்தியின் குரலில் இருந்த ஆழத்துக்கு அவர் கொஞ்சம் மிரண்டார் ஆமாம் அவர்கள் என்னோட வந்த என்னோட விருந்தாளிகள் எப்படி எங்கள் சீருடையில் நிற்கிறார்கள் இது ஒரு கேள்வியா மாற்றுத் துணி கொண்டு வரலை இங்கே கிடந்த துணியை எடுத்துக் கொடுத்தேன் அதுல என்ன தப்பு தப்பு தான் எங்கள் சீருடையை அணிய எந்த ஒரு அந்நியருக்கும் உரிமை இல்லை உங்கள் செயல் ஆட்சேபணைக்குரியது mister ராமஜெயம் சரி அவர்களுக்கு மாற்று உடைதர சொல்கிறேன் அப்புறம்தான் சாப்பாடு ஒரு ஆளை கூப்பிட்டு இவர்களுக்கு புது உடைகளை கொடுத்து இந்த சீருடைகளை வாங்கிக் கொள்ளுங்கள் அவர்கள் திரும்புவதற்குள் அவர்களுக்கு உணவு சிறப்பு உணவு தயாராகட்டும். போகும்போது சசி கேட்டால் அது எப்படி அந்த மனிதர் உனக்கு சாதகமாக பேசினார் பலகீனம்தான் மனித பலகீனங்களை வைத்தே மடக்கினேன் சரணடைந்துவிட்டார் என்று வாய்விட்டு சிரித்தவளின் சிரிப்பு ஒரு அறை கதவை மெல்ல திறந்து பார்த்துக் கொண்டிருந்த ராபர்ட்டை கண்டதும் உறைந்தது கண்களாலேயே என்ன என்றால் கூப்பிட்டதும் உள்ளே அழைத்துப் போய் கதவை சாத்திக் கொண்ட ராபர்ட் காலையில் எடுத்த படங்களையும் செய்திகளையும் பத்திரிகைகளுக்கு அனுப்பி விட்டீர்களா ஹம் ஆயிற்று இந்நேரம் மாலைப் பிரதிகளில் ஆகி கொண்டிருக்கும் சாப்பிட்டாச்சா இன்னும் இல்லை உடனே சசியையும் கூட்டிக் கொண்டு வா ஓடணும் ஏன் எதுக்கு சாப்பிடாம ஓடணும் உங்களுக்காக சிறப்பு சாப்பாடு தயார் செய்ய சொன்னால் இல்லையா

அவளைப் பற்றி தெரிந்தவர்களுக்குத்தான் நம்பிக்கை வரும் தவிர உனக்கு சாப்பிட நேரம் இல்லை உடனே நீ நகரத்துக்கு திரும்பியாகணும் எட்டு மணிக்குள்ள திரும்பினா போதும் சில முக்கியமான காரியங்களை செய்துவிட்டு வரணும் நீ என்ன அது கையும் களவுமாக இந்த வீரலட்சுமியை கைது செய்ய police ஓட நீ வர வேண்டும் அநேகமாக இரவுக்குள் இங்கே சில கொலைகள் நடக்கலாம் கொலைகள் யாரை நீயாகவும் இருக்கலாம் இவளாகவும் இருக்கலாம் அல்லது ராமஜெயமாகவும் இருக்கலாம் எங்களைக் கொன்றால் சரி ஆனால் அவரைக் கொன்றால் அது அவனுக்குத்தானே தற்கொலை ஆக முடியும் முடியாது அவர் இங்கே வந்திருப்பது அரசாங்கத்துக்கோ police க்கோ தெரியாது அருவருப்பான ஆசைக்கு வடிகால் தேட வந்தவர் அவர் அவர் இங்கே வரவே இல்லை என்று சாதிக்க அதிக நேரம் ஆகாது அப்படியே சந்தேகமானால் மாற்று உடைகளோடு சாப்பிட போ ஆனால் எதையும் சாப்பிடாதே அங்கே சுற்றிக் கொண்டிருக்கிற பூனைக்கு கொஞ்சம் போடு

இப்பதான் சாப்பிட்டாங்க அதுக்குள்ள இப்படி தூங்குறாங்க மரத்தடியில துப்பாக்கிகளை சரியா வைத்துவிட்டு படுத்திருந்த அந்த ராமஜெயத்தின் பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்களின் கையும் காலும் இயற்கையற்ற முறையில் பின்னி கெடந்த விதமே அவர்கள் உயிரோடு இல்லை என்றது அவள் பெரிதாக அலற நினைக்கும் முன் ஒரு கையால் சசியை இழுத்து ஓடி வந்த ராபட் மறு கையால் இவளை இழுத்துக்கொண்டு ஓடினான் அவங்க வருகிறத்துக்குள்ள நம்ம ஓடி மறைஞ்சிடணும் சீக்கிரம் இழுத்து பிடித்து நிறுத்திக் கேட்டான் சசி ராமஜெயங்கதி அவரை அவ்வளவு சுலபத்துல கொல்லுவாங்கன்னு நான் நினைக்கல அது அவளுக்குதான் கஷ்டம் இவங்கள கொல்றதுக்கு காரணம் கூட அந்த ராமஜெயத்துக்கு நாளைக்கு சாட்சி இருக்க கூடாதுன்னுதான் உங்கள தனியா சாப்பிட கூப்பிட்டதுக்கு காரணமும் அதுதான் நான் மட்டும் விட்டால் உங்களுக்கு இதே கதி வந்திருக்கும் கோரைப்புல் வரிசைக்கு பின்னால் போய் விழுந்தார்கள் அவசரமாக வைத்திருந்து இறங்கினார்கள் சரிந்து மரக்கதவை தள்ளி திறந்து கடலில் விழுந்தார்கள் சசியும் வசந்தியும் தண்ணீரில் இறங்காமல் எட்டிப்பார்த்தான் ராபர்ட் நான் சொன்னதெல்லாம் நினைவிருக்கிறது தானே ஹம் என்று தலையாட்டி விட்டு விமானத்தை நோக்கி நீந்த தொடங்கினார்கள் முதலில் விமானத்தை அடைந்த சசி ஏறியதும் கைலாகு கொடுத்து இழுத்துக்கொள்ள விமானத்தினுள் வந்தாள் வசந்தி ஒளிப்பதிவு நாடாவையும் புகைப்பட சுருளையும் எடுத்து நீட்டினாள் பத்திரமாக வைத்துக்கொள் என்றான் முடியாது என் ஆடைகள் ரொம்பவும் தொல தொலன்னு இருக்கு நீயே வைத்துக் கொள்கின்றவள் அவன் pant பையில் சொருகினாள் விமானத்துக்கு கிளப்பி கொஞ்ச நேரம் தண்ணீரை கிழித்து பாய்ச்சல் காட்டி விட்ட பிறகு வானை நோக்கி உயர்ந்ததும் உணர்ந்தான் விமானம் செய்தது தூக்கிப்போட்டது புரிந்து விட்டது விமானத்தில் கோளாறு செய்து வைத்திருக்கிறார்கள் மீண்டும் தண்ணீர் மீது இறங்கி நீச்சலாக பாய விட்டான் அதுவும் கொஞ்ச நேரத்தில் நின்று போய்விட்டது தவிப்பாக திரும்பி வசந்தியை பார்த்தான் சசி நேரம் ஆக ஆக ராமஜெயத்தின் உள்ளத்தில் காரணம் இல்லாமல் ஒரு பயம் வந்தது உதவிக்கு வந்த ஆயுதம் தாங்கிய காவலர்களை தேடினார் எங்கேதான் போயிருப்பார்கள் சாப்பிட போனார்கள் அதன் பின் பார்க்கவே இல்லை திடீரென்று இந்த சின்ன தீவில் அது எப்படித்தான் மறைந்து போயிருப்பார்கள் வீரலட்சுமியிடம் கேட்கலாம் என்று தேடிப்போன போது அவள் யாரிடமோ சொல்லிக் கொண்டிருந்தாள் எரிக்க முடியாது புதைக்கவும் கூடாது நாளை வம்பு வரும் பேசாமல் காலில் பாறாங்கல்லை கட்டி கடலில் தூக்கி போட்டு விடுங்கள் நீர் சமாதி ஆகட்டும் என்று உத்தரவிட்டவளை யார துடிக்க சொல்லுகிறாய் வீரலட்சுமி என்று ராமஜெயத்தின் குரல் கொஞ்சம் அதிரத்தான் வைத்தது ஆனாலும் சிரிப்பு மாறாத முகத்துடன் திரும்பிப் பார்த்தாள் நோய் வந்து இரண்டு மாடுகள் செத்துப் போய்விட்டன அதை சமைக்கவும் முடியாது தீவுக்குள் புதைக்கவும் முடியாது அதுதான் கடலில் தள்ளச் சொன்னேன் ஏன் உண்டா இல்லை இல்லை என்றாலும் அவர் உள்மனதில் ஒரு உறுத்தல் வந்தது சங்கடப்படுத்தியது மெல்ல நடந்து தோட்டத்திற்கு வந்த போது சற்று வித்தியாசமாக உணர்ந்தார் தப்பிப் பறந்து வந்த சில பறவைகளின் கும்பல் ஒன்று கூச்சலுடன் வானத்தில் வட்டம் அடித்துக் கொண்டிருந்தது உதிர்ந்து உதிர்ந்து தரையில் விழுந்து கொஞ்ச நேர துடிப்புக்கு பிறகு அடங்கிப் போயின அசையாமல் காற்றில் மெலிதாக ஆடின எங்கோ நாயின் குறைப்பும் வலியுடன் கூடிய ஓளையும் கவனத்தை கவர சுற்றும் முற்றும் பார்த்து பார்வையாலேயே நாயைத் தேடினார் அதற்குள் மார்பை திறந்து காட்டி நிறைய நாமங்களுடன் தார் பாய்ச்சு வேட்டு கட்டிய அமெரிக்கா வாலிப கும்பல் ஒன்று மிருதங்கத்தையும் தாளத்தையும் தட்டி அட்டகாசமாக மஞ்சள் சேலை அணிந்த பெண்கள் கும்பலுடன் அட்டகாசமாக குதித்து குதித்து பஜனை பாடல்களுடன் ஆடிக்கொண்டே அவரை கடந்து போனார்கள் அவர் அங்கேயே இல்லாதது போன்று ஒரு அலட்சியம் அவரிடம் இருந்தது அந்த கூட்டம் முழுவதும் நகர்ந்து போன பிறகுதான் கண்ணில் பட்டது அந்த நாய் மேடான பகுதியிலிருந்து சரிந்து புல்வெளியில் விழுந்து புரண்டது எழுந்து நடக்க முயன்று தோற்று விழுந்தது புரண்டு புரண்டு ஊளையிட்டு அழுதது கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம், துடிப்பு அடங்கிப் போய்விட்டது அது சரிந்து வந்து விழுந்த இடத்தின் மேல் பார்வையை ஓட விட்டார் பார்வை நிலைத்தது மரத்தில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு துப்பாக்கி முனை அடையாளம் தெரிந்தது பாதுல~ பாதுகாவலர்களின் துப்பாக்கிகள் அந்த இடத்தை நோக்கி விறுவிறுவென்று நடந்தார் மூச்சு வாங்க வாங்க அங்கே போனபோது அவர்கள் தின்ற உணவு வெள்ளி தட்டுகள் கிடந்தன அதில் உணவு இன்னமும் மீதம் இருந்தது அதை தின்ற ஒரு அணிலும் ஒரு பூனையும் இறந்து கிடந்தன காற்றில் அடித்து போகப்பட்ட ஆயிரக்கணக்கான எறும்புகள் இறந்து கிடந்தன ஆனால் அவர்கள் இல்லை மூச்சு இறைத்தது இதயத்தின் படபடப்பு அதிகமாவதை உணர்ந்தார் அவர்களுக்கு நேர்வதை நினைச்சுப் பார்க்கவே நடுங்கினார். எங்கே தான் மறைந்து போயிருப்பார்கள் என்று யோசிக்கும் போதுதான் மனதுக்குள் அந்த வீரலட்சுமியின் உத்தரவு நிழலாடி மறையத் தொடங்க குக் குப் என்று புகையுடன் க~ காண்டாமணி ஓசையுடன் அந்த படகு கிளம்பத் தயாராக தெரிந்தது ஓடினார் தடுமாறி விழுந்து எழுந்து அவசரமாக ஓடியும் தாமதமாகிவிட்டது படகு இரும்பு கதவு பகுதியே கடந்து போய்க் கொண்டிருந்தது ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் கண்ணில் பட்டது அந்த வெள்ளைத் துணி போர்த்திய உடல்கள் உயரத்தை வைத்தே அடையாளம் கண்டுபிடித்து அலறினார் படகை நிறுத்துங்கடா கத்தினார் திருப்பு படகை திருப்பு எதற்காக ராமஜெயம் என்று பின்னாளில் இருந்து குரல் வரவே திரும்பிப் பார்த்தார். நான்கு பேர் தூக்கிய அந்த நாற்காலி பல்லாக்கில் ஆடையற்ற நிலையில் தலைமுடியினால் மார்புகளை மறைத்தவாறு கம்பீரமாக பார்த்தாள் வீரலட்சுமி அவள் நெற்றிக் குங்குமத்தைப் போலவே கண்களும் சிவந்திருந்தன விசிறி விமானம் ஒன்று, வானத்தில் வட்டமிட்டவாறு இவர்களை நோட்டம் பார்த்து ஏங்கியது விமானத்தில் பேசும் கருவி உருவியதும் சசி எடுத்தான் அவசரமாக. உன் பெயர் சசிதானா ஆமாம் நாங்கள் பறக்கும் படையை சேர்ந்தவர்கள் காலையில் வாங்கி வந்த விமானம் இதுவரை திரும்பவில்லை என்று பறக்கும் மன்ற நிர்வாகிகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் விமானத்தை தேட எங்கள் உதவியை கேட்டார்கள் அதான் தேடி வந்தோம் என்ன கோளாறா பேசும் கருவியை தட்டிவிட்டு பேசினான் பழுதாக்கி வைத்து இருக்கிறார்கள் சமயத்தில் இறக்கி விட்டதால் ஆபத்தில்லாமல் மிதக்கிறோம் ஆனாலும் நாங்கள் ஆபத்தில் இருக்கிறதாகத்தான் இருக்கிறோம் எப்படி சொல்கிறீர்கள் tik tik என்ற விபரீத ஓசை கேக்கிறது வெடிகுண்டு வைத்திருப்பார்கள் என்று சந்தேகப்படுகிறேன் கண்டுபிடிக்க முடியவில்லை உதவுங்கள் ஏணியை இறக்கி எங்களை காப்பாற்றுங்கள் விமானம் மேலேறி சென்று அந்தரத்தில் நின்றது அது தொங்கவிட்ட நூலேணி இவர்கள் மேல் வந்து விழவே அவசரமாக இயங்கினார்கள் தொற்றிக்கொண்டு ஏறத் தொடங்கினார்கள் இதற்காக படகு திருப்ப வேண்டும் ராமஜெயம் நான் பார்க்க வேண்டும் அந்த உடல்கள் என் மெய் காப்பாளர்களோ என்று சந்தேகப்படுகிறேன் சந்தேகமே வேண்டாம் அவர்களுடையதேதான் அதிர்ந்தார்

பின்வாங்கி பின்னங்காலில் கல் ஒன்று தடுக்கவே மல்லாந்து சரிந்தார் வாய்விட்டு அட்டகாசமாக சிரித்தாள் வீரலட்சுமி முட்டாளே இந்த வீரலட்சுமிக்கு இரக்கம் அதிகம். உன் கடைசி ஆசையை நிறைவேற்றுவேன் எந்த அருவருப்பான ஆசையால் இந்த தீவுக்கு வந்தாயோ அந்த கன்னிப் பூஜையை பார்த்த பிறகே நீ சாகலாம் அது அவ்வளவு சுலபம் இல்ல வீரலட்சுமி நான் இங்கே வந்தது நீ என்னோட பேசியது எல்லாமே புகைப்படங்களாகவும் ஒளிப்பதிவு நாடாவும் எப்போதோ இந்த தீவை விட்டு வெளியேறி விட்டன ஒரு புழுவைப் போல பார்த்தால் நான் உயிரோடு திரும்பவில்லை என்றால் உனக்குத்தான் உன் உயிருக்குத்தான் ஆபத்து police வந்து உன்னை கொண்டு போய் court ல் நிறுத்தும் முழுக்க அவமானப்படுப்ப~ படுத்தப்படுவாய்

எழுந்து நின்றவரைப் பார்த்து அலட்சியமாக சிரித்தாள் நீ சொல்வது அந்தப் பெண்ணையும் பையனையும் தானே அவர்கள் இந்தத் தீவை விட்டு தப்பித்துப் போக முடியாது அப்படியே போனாலும் அவர்கள் விமானம் பறக்கத் தொடங்கிய கொஞ்ச நேரத்தில் வெடிகுண்டால் சிதறிவிடும் ஆமாம் அவர்களுக்கு கொலை முகூர்த்தம் நிர்ணயித்து விட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடித்து சிதறப்போகும் அந்த விமானத்தோடு நீ சொன்ன புகைப்படங்களும் ஒளிப்பதிவு நாடாக்களும் சேர்ந்தே அழியும் அதற்குப் பிறகு சுட்டிக் காட்டினால் அவரை உன்னை காப்பாற்ற ஆண்டவனாலும் முடியாது அவள் சொல்லும் போதே மதில் சுவருக்கு அப்பால் குண்டு வெடித்து பெரும் ஓசையுடன் பெரிய நெருப்புடன் விமான பாகங்கள் சிதறி விழுவது தெரிந்தது தீர்ந்தது கணக்கு வீரலட்சுமி சிரித்தாள் அட்டகாசமாக மகிழ்ந்து சிரித்தாள் முட்டாள் குழந்தைகளே இந்த வீரலட்சுமியின் மகிமை தெரியாத அற்ப மனிதர்கள் எனக்கு சொந்தமான இந்த தீவு புனிதமானது அன்னிய பாதங்கள் பதிந்தால் அவர்களின் ரத்தத்தினாலேயே தூய்மைப்படுத்தப்படும்

விசிறி விமானம் ஒன்று தாழ பறந்து மேலேறி வளைந்து நெளிந்து இவர்களை சுற்றியது உள்ளே தெரிந்த உருவங்களை கண்டதும் மருண்டாள் சசியும் வசந்தியும் hello என்றார்கள் கிண்டலாக ரொம்ப குதிக்காதே வசந்தி கதவு வேறல்ல

விவசாயம்ன்றது ஒரு தொழில்தான் அந்த காலத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் அப்பதான் விவசாயம் பண்ணி நெல்லு வளர்த்து அவங்களுக்கு உயிர் வந்த மாதிரி ஏன்னா விவசாயி ~யி விவசாயிகளுக்கு விவசாயம்தான் ஒரு உயிரா இருந்துச்சு விவசாயம் பண்றதனால நமக்கு எல்லாம் கிடைக்குது நமக்கு சாப்பாடு, துணி, வீடு இதெல்லாம் விவசாயம் பண்றதுனாலதான் நமக்கு கிடைக்குது சாப்பாடு வந்து நெல்ல இருந்து கிடைக்குது, துணி வந்து பருத்தில இருந்து கிடைக்குது, வீடு வந்து தென்ன பனை ஓலை தெ~ தென்னை மரத்திலிருந்து அந்த தென்னை மட்டையை வச்சு வீடு கட்டுறோம் இந்த சாலை இதெல்லாம் போட்டுக்குறோம் அதனால வீடு கட்டுறதுக்கு பயன்படுது அந்த காலத்துல இருந்தீங்கன்னா விவசாயத்துல ஒரு முதன்மை தொழிலா இருந்துச்சு விவசாயங்கறது நம்ம வாழ்வற்ற வாழ்கைக்கு ஒரு அவசியமா ஒண்ணா இருந்துச்சு விவசாயங்கள்ல ஒரு பழமையான தொழில் கூட விவசாயம் எப்படி பண்ணுவாங்கன்னா வயல ஓட்டி உழுது நீர் பாய்ச்சி அதுக்கப்புறம் அதுல கால்நடைய வச்சு உழுது அதுக்கப்புறம் பயிர் நட்டு அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுவாங்க அந்த மாதிரிதான் அந்த காலத்து விவசாயம் எல்லாம் இருந்துச்சு அந்த காலத்துல அதிகமா நெல், கரும்பு, கம்பு, சோளம் சிறுதானிய வகைகள்ல மி~ மிளகு, பருப்பு வகைகள் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்புறம் தென்னை, அவரை, பருத்தி, வாழை, சந்தனம் இதெல்லாம் அதிகமாவே பயிரிட்டாங்க விவசாயம் பண்ணாங்க அப்பெல்லாம் பலா, தென்னை, பனை, பாகு இது போன்றதெல்லாம் வச்சு ஆஹ் மரங்கள் இதெல்லாம் நட்டு விவசாயம் பண்ணாங்க அந்த மரங்கள்லாம் வந்து நம்ம வீடு கட்ட பயன்படுத்த உபயோகமா இருந்துச்சு அப்புறம் தென்னை, பனையெல்லாம் வீடு கட்டுறதுக்கு உபயோகமா இருந்துச்சு பாக்கு வந்து பாக்கு தட்டு அந்த பாக்கே உபயோகமாதான் இருந்துச்சு அப்புறம் அந்த பாக்கு மட்டை இது எல்லாமே உபயோகப்படறதுதான் அப்பெல்லாம் விவசாயத்துல வந்து இயற்கை உரம் போட்டு தான் பயன்படுத்துவாங்க இயற்கை உரம்னா இந்த மண்புழு உரம் அதுக்கப்புறமேட்டு சாண எருவு இதெல்லாம் போட்டு தான் விவசாயம் பண்ணாங்க இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்ல செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்து இந்த மாதிரி போட்டுத்தான் ஆரியா யூரியா இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திதான் இப்ப இருக்கிற அஹ் விவசாயம் எல்லாம் பண்றாங்க இது வந்து இப்படி பண்ற செயற்கையான ஒரு விவசாயம் வந்து உடல் நலத்திற்கு கேடுதான் விளைவிக்கும் ஏன்னா நம்ம அந்த செயற்கையா போட்டு பண்ற விவசாயம்தான் நம்ம உண்ற உணவு கூட தயாராகுது அப்படி தயாரிக்கிற அந்த உணவ சாப்பிடுறதுனால நம்ம உடல் ஆரோக்கியமும் கெட்டுப்போகுது அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து

நல்ல ஒரு உணவும் தயாரிக்கிறதுக்கு நல்ல ஒரு விவசாயமா இருந்துச்சு இப்பல்லாம் அந்த மாதிரி இல்ல அப்புறம் கால்நடைகளுக்கு நம்ம பண்ற விவசாயத்துல இருந்து தான் அதுக்கு உணவே கிடைச்சிருச்சு அஹ் சோளத்தட்டு அப்புறமேட்டு இலைக வாழை இலை இந்த மாதிரி எல்லாமே அப்ப இந்த வைக்கப்புல்லு விவசாயம் பண்றதுனாலதான் மா~ ஒரு கால்நடைகளுக்குக் கூட உபயோகமா இருந்துச்சு

ஆடு, மாடு வச்சுதான் அப்பெல்லாம் பிழைச்சாங்க இப்பவும் அப்படியெல்லாம் இருக்கு இருந்தா அப்ப அந்த காலத்து ஆஹ் விவசாயம் வந்து இப்ப கிடையாது இப்ப கால்நடை வளர்த்து வரதுனால விவசாயத்துக்கு ரொம்ப நல்லதா இருந்துச்சு விவசாயம் பண்றதுனால நம்மளோட நாட்டுக்கும் நல்லது நமக்கும் நல்லது விவசாயி விவசாயிங்கறவர் வந்து ஒரு விவசாயம் பண்றவங்க அது அவிங்க நம்ம விவசாயம் பண்ணி குடுக்கறதுனாலதான் நம்ம சாப்பிட முடியுது ஆஹ் விவசாயம் இல்லாம போயிட்டா நமக்கு உணவு கிடைக்குமா இல்ல உடைதான் கிடைக்குமா இல்ல வீடு எதோ எதுக்கு ஒண்ணுனாலுமே விவசாயம் தேவைப்படுது உம் அஹ் தென்னையில இருந்து இளநீர், தேங்காய் ஆஹ் உம் தென்ன மரத்த வச்சு வீடு கட்டுறோம் அதுக்கப்புறம் அந்த மட்டைய வச்சு ஓலை பின்னி அதுல வீடு தயாரிக்கிறோம் பனைமரமும் அப்படிதான் இந்த பனங்கயி அந்த இத வச்சு வீடு தயாரிக்கிறோம் பருத்தி பஞ்சுல இருந்து ஆடை தயாரிக்கிறோம் அப்புறமேட்டு நெல்லு, கம்பு, சோளம் இதெல்லாம் வச்சு உணவு நமக்கு உணவா பயன்படுத்துச்சு அப்பெல்லாம் வந்து இப்பெல்லாம் வந்து எத வேணாலும் சாப்பிடறாங்க உணவுங்கிறது அந்த காலத்து உணவுதான் உணவா இருந்துச்சு விவசாயம்தான் ஒரு இது அதனாலதான் உழவர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அவங்க உழவர்~ உழவர்கள் அவங்களுக்காக மே தினத்தை உழவர் தினமாவே கொண்டாட ஆரம்பிச்சாங்க இப்பெல்லாம் இப்பவும் இருக்கு விவசாயம் இல்லாத நாடு ஒரு நல்ல நாடாவே இல்ல விவசாயம்தான் ஒரு நல்ல ஒரு உழைப்பா~ உழைப்பாளி விவசாயிதான் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டு கால்நடைகளுக்கு விவசாயம்தான் நாம வந்து விவசாயம் எப்படி பண்றோம்னா கால்நடை வச்சுதான் பண்றோம் விவசாயம் பண்றதுனாலதான் நம்ம வாழ்க்கைக்கும் நமக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இருக்கும் அதனால இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது செயற்கை உரங்கிறது நமக்கும் கெடுதல், பயிருக்கும் கெடுதல் அதனால முடிஞ்ச வரைக்கும் விவசாயம் பண்ணி அதாவது இயற்கை உரம் போட்டு விவசாயம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த மா, பலா இதெல்லாம் வந்து விவசாயம் பண்றது ரொம்ப நல்லது எளிதில கிடைக்கிற பொருளா இருந்துச்சு முன்ன எல்லாம் இப்ப எல்லாம் கிடைக்கிறதே இல்ல அதனால எல்லாமே விவசாயம் பண்ணலாம் நெல்லு மட்டுதான் பண்ணும் அப்படின்னுலாம் இல்ல கோதுமை, கம்பு, சோளம் எல்லாமே விவசாயம் பண்ணலாம் இப்போல கிடைக்காத ஒரு பொருளாதான் அது இருக்குது அதெல்லாம் விவசாயம் பண்றதுனால நம்ம நாட்டு மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஆஹ் விவசாயத்துக்கும் ரொம்ப நல்லது ஆஹ் முடிஞ்ச வரைக்கும் மண்புழு உரம் ஆஹ் எருவு சாண எருவு இத பயன்படுத்தி விவசாயம் பண்ணலாம் ரொம்ப நல்லது அப்புறமேட்டு அஹ் இந்த கரும்பு, சிறுதானியம், பருப்பு வகை அஹ் வாழை எல்லாமே விவசாயம் பண்ணலாம் விவசாயம் பண்றதுனால விவசாயிகளுக்கு அஹ் பயன்தான் அதே மாதிரி தக்காளி, கிழங்கு, காய்கறி அதுவும் விவசாயம் பண்ணலாம் விவசாயம் பண்றது அதெல்லாம் வீட்டுக்கிட்டயே கூட போடலாம் இந்த காய்கறி எல்லாம் ஆஹ் இந்த புடலை விதை அப்புறமேட்டு பீர்க்கங்காய் விதை இதெல்லாம் விதை பயன்படுத்திதானே ஆஹ் அஹ் விளைவிக்கிறோம் நம்மகிட்ட வீட்டு பக்கத்துல இடம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுல சாதாரண மக்கள் கூட விவசாயம் பண்ணலாம் அதெல்லாம் விளைய வச்சு நம்ம மக்களுக்காக நம்ம இயற்கை உரத்த பயன்படுத்தி நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம் அதுவும் நல்லதுதான்

வாங்கற காய்கறியிலே இருக்கிற விதையக் கூட எடுத்து நாம காய வச்சு அத வந்து விவசாயம் பண்ற மாதிரி நம்ம வீட்டுக்கிட்ட இடம் இருக்கிற இடத்துல நம்ம தண்ணி நல்லா அதே மாதிரி ஒரு விவசாயத்துக்கு வந்து முக்கியமான ஒண்ணு என்னன்னா தண்ணி மனுஷனுக்கு எப்படி தண்ணியும் உணவும் தேவையோ அந்த மாதிரி விவசாயத்துக்கு ஒரு பயிருக்கும் ஒரு காய்கறிக்கு எல்லாத்துக்குமே தண்ணி நமக்கு எப்படி தண்ணியும் உணவும் தேவையோ அதே மாதிரி அதுக்கு தண்ணியும் உரமும் தேவை இது ரெண்டும் முக்கியம் important ஆன ஒண்ணு அதுக்கு தண்ணி நம்~ நாம நல்லா தண்ணி குடிச்சாதான் நாம செழிப்பா இருக்கிறோம் அதே மாதிரி அந்த உயிர் அதுவும் ஒரு உயிர்தான் விவசாயம் எப்படி ஒரு உயிர் பயிருக்கு தண்ணி போனா தான் அதுவும் ஒரு உயிர் நமக்கு எப்படி நம்ம தண்ணி குடிச்சா மனுஷன் எப்படி செழிப்பா இருக்குறோமோ அதே மாதிரி அதுக்கு தண்ணியும் நல்ல ஒரு oxygen நல்ல ஒரு oxygen வெளிச்ச வெயில் இது பட்டாதான் அது வந்து நல்லா செழிப்பா இருக்கும் அதுக்கு தகுந்த அளவு உரம் போடணும் நல்லா ஒரு சாணம் எருவு அந்த உரம் போட்டு நல்லா வளர்க்கணும் நம்ம வளர்க்கிறதுனால அந்த செடிகள்லாம் நல்லா செழிப்பா வளரும் நம்ம வந்து நம்மளை வீட்டு use க்கும் use பண்ணிக்கலாம் அப்றமேட்டுக்கு கடைக்கு நமக்கு அஹ் கடைக்கு கடையில வாங்குறதுக்கு நாமளே கொஞ்சம் க~ குறைந்த விலையில நம்பளே கூட விற்பனை செய்யலாம் அதனால பக்கத்து வீட்டு பக்கத்திலேயே இடம் இருந்துச்சுன்னா விவசாயம் பண்ணலாம் அது தப்பு இல்ல ரொம்ப நல்லது நம்ம வந்து ஏன்னா எந்த உரம் போட்டு தயாரிக்கிறாங்கன்னே தெரியாம இப்போ எல்லாம் எ~ அதிக செயற்கை உரம்தான் தயாரிக்கிறாங்க அதனால செயற்கை உரம் போட்டு தயாரிக்கிற காய்கறிய வாங்கி நம்ம காசுபோட்டு வாங்கறதுக்கு நம்ம அந்த காசு செலவு பண்ணாம நம்ம விதைய அந்த வாங்குற காய்கறியில இருக்கிற விதைய வச்சு